என்ன செய்ய முடியும் என்பதற்காக கிராத்பூர் ஒரு நிலையான இடமாக இருக்க, முடிவு செய்யப்பட்டது. மகிழ்ச்சி அடைந்தார் குரு சாஹிப் யோகியின் அரச ராணுவத்திற்கும் எதிராக அவருக்கு உதவினார் மற்றும் இழந்த பிரசோத~ பிரதேசத்தை திரும்பப் பெற்றார் முடிந்தது குரு சாஹிப் இருந்து

ஆமா நான் பிரியாதான் பேசறேன் சொல்லுங்க உங்களுக்கு எத்தன நாளா hair fall ஆயிட்டுருக்கு. எதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிட்டுருக்குனு உங்களோட இதுல எதாவது தோணுதா உம் okay இப்போ ஒருத்தருக்கு வந்து ha~ hair fall ஆகுதுன்னு அப்டினா ஒண்ணு தண்ணி சேராம இந்த மாதிரி hair fall ஆகும். அப்டியில்ல அப்டினா அவிங்க வேற எதாவது அஹ் எண்ணெய் வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டிருந்திருப்பாங்க.

அஹ் உங்களுக்கு ஏதாவது பொடுகு கீது இருக்கா? பொடுகு இருந்தா கூட முடி கொட்ற பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா healthy ஆ உணவெல்லாம் எடுத்துக்கோங்க. அதிகமா fast food எல்லாம் சாப்பிடறத கொஞ்சம் avoid பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் நல்லா healthy ஆ சாப்பிட்டிங்க அப்டினா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா முடி வளரும். உங்களோட முடிக்கு வந்து protein கம்மியா இருக்கு. ஆஹ் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. உங்களோட முடில வந்து protein வந்து கம்மியா இருக்கனாலதான் உங்களுக்கு அதிகமா முடி கொட்டிட்டிருக்கு. அதனால நீங்க protein அதிகமா இருக்கக்கூடிய முட்டைல வந்து நீங்க pack வந்து போட்டு உங்களோட hair க்கு வந்து நீங்க apply பண்ணலாம் apply பண்ணுனீங்க அப்டினா கண்டிப்பா உங்களுக்கு முடி நல்லா வளரும். உங்களோட முடில protein கம்மியா இருக்கனாலதான் உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு correct ஆ

அதனால நீங்க இந்த pack அ try பண்ணிபாருங்க. வேணா நீங்க மஞ்சள் கருவை வேணா எடுத்து வெச்சிட்டு அந்த வெள்ளை மட்டும் வேணா நீங்க apply பண்ணி வேணா பாருங்க. நீங்க எந்த எண்ணெய்யா இருந்தாலும் தலைக்கு நீங்க apply பண்றீங்க அப்டினா first நீங்க வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய நல்லா சூடு பண்ணிக்கோங்க சு~ light ஆ வெதுவெதுப்பா light ஆ நீங்க சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெய்ய தலைல வந்து apply பண்ணிக்கோங்க. apply பண்ணி massage பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் வந்து குளிக்கலாம். ஒரு ஒரு அரை மணி நேரமாவது அத நீங்க கொஞ்சம் நல்லா தலையை நல்லா massage பண்ணுங்க. வெறும் தேங்காய் எண்ணெய மட்டும் போடாதீங்க. ஒரு தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த பாதாம் எண்ணெய் இது எல்லாமே நீங்க வந்து ஒரே இதா mix பண்ணி இந்த அஞ்சு எண்ணெய்யையும் நீங்க mix பண்ணி உங்களோட hair க்கு apply பண்ணுனீங்க அப்டினா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா முடி வளரும்.

அஹ் நீங்க ஒரு விஷயம் நல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த hair pack use பண்ணாலும் நீங்க அந்த hair pack அ வந்து தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும். நீங்க ஒரு வா~ இந்த மாசம் வந்து இந்த hair pack அ போடறது அடுத்த மாசம் முட்டை hair pack அ போடறது இந்த மாதிரி மாசத்துக்கு மாசம் நீங்க hair pack அ மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்டினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து முடி கொட்ற பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். அதுனால நீங்க ஒரே மாதிரியான hair pack ஐயே தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டே இருங்க. நீங்க கற்றாழை hair pack கூட போடலாம். முட்டை hair pack போடலாம். இல்ல வெந்தயத்தை வந்து நீங்க அரைச்சு அதக்கூட நீங்க வந்து hair pack ஆ apply பண்ணலாம். உங்களுக்கு நல்லா முடி வளரும். அஹ் நீங்க முடி வளர்றதுக்கு நீங்க amla எடுத்துக்கலாம். amla வந்து நீங்க பாத்தீங்கன்னா morning நீங்க amla ஒண்ணு நீங்க வந்து juice ஆ கூட நீங்க வந்து குடிக்கலாம். அப்டி இல்ல அப்டினா நீங்க direct ஆ கூட நீங்க வந்து அந்த நெல்லிக்காய்ய நீங்க வந்து சாப்புடலாம். நீங்க food ல பாத்தீங்கன்னா நீங்~ ஆஹ் உங்களோட voice வந்து எனக்கு கேக்குது. நீங்க இப்போ food ல பாத்தீங்கன்னா நீங்க amla எடுத்துகிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல முடி வளரும். முடிக்கு amla நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லேன்னா may be உங்களுக்கு வந்து உடம்புல சத்து கம்மியா இருக்கு அது~ அதனால கூட முடி கொட்ட ஆரம்பிக்கும். அதனால நீங்க spirulina இந்த மாதிரி noni இந்த மாதிரியான capsules கூட இது உங்களுக்கு கிடைக்கும் market ல நீங்க இதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு மாதத்துல நல்லா முடி வளரணும் அப்டினா நீங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு hair pack அ தொடர்ந்து பயன்படுத்தறது இல்ல தொடர்ந்து எதாவது ஒரு வி~ அ~ தொ~ இப்ப நீங்க amla juice குடிக்கறேன்னு சொல்றீங்க நீங்க daily யுமே அந்த amla juice குடிச்சிட்டிருக்கீங்களா இல்ல ஒரு நாள் விட்டு விட்டு குடிக்கிறீங்களா

நீங்க அது வந்து தொடர்ந்து நீங்க daily யுமே அந்த amla juice குடிச்சீங்க அப்டின்னாதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல result வந்து கிடைக்கும்.

நம்ம இங்க first வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ந்து நீங்க amla juice அ குடிங்க. உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல், சளி அந்த மாதிரி வருது உங்களுக்கு symptoms light ஆ தெரியுது அப்டினா நீங்க வாரத்துக்கு மூணு நாள், ரெண்டு நாள் அந்த மாதிரி நீங்க வந்து amla juice அ வந்து எடுத்துக்கோங்க. நீங்க தாராளமா நீங்க மாதம் முழுவதுமே நீங்க amla juice அ வந்து தாராளமா குடிக்கலாம். இதனால உங்களுக்கு வந்து எந்த side effects உம் வராது. அது உங்களுக்கு நல்ல உங்களோட blood circulation உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்தையுமே அந்த amla வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதிகப்படுத்தும். அது உங்களோட முடிக்கு ரொம்பவே நல்ல உதவியா இருக்கும் அது அஹ் நீங்க நேர்லயும் வந்து treatment பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நாங்க எங்களோட details வேணா உங்களுக்கு நாங்க எ~ வாட்ஸ்ஆப் பண்ணிடறோம். நான் நீங்க பாத்தீங்க அப்டினா நான் காலைல பத்து மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நான் வந்து correct ஆ அங்க இருப்பேன் hospital ல. நீங்க அந்த timing கு வந்தீங்க அப்டினா இந்த ப்ரியாவ வந்து உங்களால பார்க்க முடியும். நான் hospital ல மொத்தம் பாக்கிறதே ரெண்டு மணி நேரம் தான். அதனால முன்னாடியே நீங்க முன்கூட்டியே appointment பண்ணியிருந்தீங்க அப்டினா கண்டிப்பா உங்களால என்னை பார்க்க முடியும். அதனால நீங்க appointment பண்றது ரொம்ப நல்லது. அஹ் உங்களுக்கு ஏதாவது skin ல தேமல், இந்த மாதிரி ஏதாவது pimples இந்த மாதிரி, ஏதாவது allergy இருக்கா உம் உம் அஹ் first வந்து, எந்த ஒரு skin ஆ இருந்தாலும், first இப்போ உங்களுக்கு ஒரு pimple வருது, ஒரு தேமல் வருது அப்படின்னா, அது ஒரு starting stage ல பார்த்தீங்கன்னா one இல்லன்னா two அந்த மாதிரிதான் இருக்கும் so அந்த மாதிரி நீங்க starting stage லயே போய் மருத்துவரை போய் பார்த்துட்டிங்க அப்டினா கொஞ்சம் சீக்கிரமா cure பண்ணிடமுடியும். so அவிங்க ரொம்ப முத்தவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அந்த அளவுக்கு, முதுகு full ஆ அந்தளவுக்கு பரவியிருச்சு.

அத தேமலா வந்து, அது வந்து show வாகும். அப்படி, அப்படி இல்லை அப்படின்னா, பரம்பரை பரம்பரையா, may be அவிங்களோட அக்கா இந்த மாதிரி யாருக்காவது, அது இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே, அவிங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். ஆனா, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர்க்கு இந்த தேமல் வந்து பரவாது. அதனால, நீங்க இதை பத்திலாம் கவலைப்பட வேணாம் கண்டிப்பா, இதை சரி பண்ணிக்க முடியும். அஹ் இதுக்குன்னு தனியா injections போடுவாங்க. போட்டும், சரி பண்ணிக்க முடியும். அப்புறம், இதுக்குன்னு தனியா soap எல்லாம் இருக்கு keto soap ன்னு வந்து, நாங்க வந்து, provide பண்ணிட்டிருக்கோம். அதை அவிங்க பயன்படுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பா கூடிய விரைவில அந்த தேமல் வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிரும் தேமலுக்கு, உங்களுக்கு treatment ன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்களால treatment மூலியமா remove லாம் பண்ண முடியாது. அஹ் நாங்க உங்களுக்கு ஒண்ணு மாத்திரை வழியா குடுப்போம் இல்லைன்னா injection அப்படி இல்லைன்னா soap. இது மூணு வழியாதான், நாங்க குடுத்து, அதை வந்து எங்களால cure பண்ண முடியும். இப்பவரைக்கும், நாங்க அப்படிதான் பண்ணிட்டிருக்கோம். அஹ் கண்டிப்பா சரியாயிடும். இப்ப வரைக்கும் அவிங்க எதுவுமே பயன்படுத்துறது இல்லையா? அவிங்க மருத்துவர already போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களா இல்லையா? அவிங்க, மருத்துவர் குடுக்கிறதை அவிங்க வந்து தொடர்ந்து ஒண்ணு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் வந்து அவிங்களுக்கு சரியாயிருக்கும். இல்ல அப்படின்னா அவிங்க ஏதாவது medical ல கீது எதாவது வாங்கி கீது பயன்படுத்துனாங்களா ஒரு விஷயம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மருத்துவர் வந்து ஆலோசிக்காம நீங்க எந்த ஒரு இதையும் நீங்க இங்க medical ல எதையும் வாங்கி பயன்படுத்தாதீங்க. நீங்க ஒண்ணு medical லயே வாங்கி பயன்படுத்தணும். medical இருக்கு நீங்க medical ல வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா அப்புறம் ஏன் நீங்க வந்து மருத்துவர வந்து நீங்க ஏன் பாக்குறீங்க? அதனால, நீங்க doctor சொல்றாங்க அப்படின்னா நீங்க doctor கிட்ட வந்திட்டிங்க அப்படின்னா, அவிங்க சொல்ற அந்த விஷயத்த மட்டும் தான் நீங்க கடைபிடிக்கணும். இல்ல அப்படினா கடைசி வரைக்கும் அந்த தேமல் சரியாகாது. okay உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா நீங்க பாத்திங்க அப்டினா இப்ப skin நல்லா whitening ஆகணும் அப்படின்னா, அதுக்கும் soap எல்லாம் தனியா இருக்கு, skin whitening க்கு. அந்த soap ஏ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு பால் இருக்குல்ல, சுத்தமா அந்த பால் இருக்குல்ல

அந்த பால்ல வந்து ஒரு cotton பஞ்ச வந்து, நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பால்ல அப்படியே mix பண்ணி அப்படியே நீங்க உங்களோட face ல வந்து நீங்க apply பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து, உங்களுக்கு face க்கு வந்து நல்ல glowing கொடுக்கும். இல்ல mam என்னால daily யும் எனக்கு பால் கிடைக்காது, அப்படின்னு நீங்க feel பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து, soap அ வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். உங்களோட அஹ் skin வந்து pe~ permanent ஆ whitening ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு pack அ வந்து தொடர்ந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டேதான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அந்த pack அ stop பண்ணுனீங்க அப்படின்னா, உங்க

so அது வந்து அவிங்க அவிங்களோட அந்த தோல பொறுத்தது skin அ பொறுத்தது. ஒரு சிலரோட skin வந்து டக்குனு அந்த இத வந்து accept பண்ணிக்கும். நீங்க புதுசா ஒரு hair pack ஏதோ ஒரு facial pack நீங்க பண்றிங்க அப்டினா உங்களோட skin அதை வந்து adopt பண்ணிக்கறதுக்கு கொஞ்சம் வந்து late ஆகும். so அதனால உங்களுக்கு allergies கூட வர்றதுக்கான வாய்ப்புக்கள் இருக்கும். நீங்க maximum கொஞ்சம் natural ஆவே பண்ண try பண்ணுங்க. ஏன்னா நீங்க natural லா பண்றப்ப நீங்க அந்த மாதிரி போய் facial pack பண்றிங்க அப்டினா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களோட skin பாக்கறக்கு ரொம்ப நல்ல வெள்ளையா தெரியும் மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பா இருக்கும். அதனால நீங்க natural ஆவே பண்ணுணிங்க அப்டினாலே உங்க skin permanent ஆவே உங்களுக்கு ஒரு whitening வந்து கிடைக்கும்.

நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நாங்க hair க்கு பாக்குற இடத்துலயே தனியா center வச்சிருக்கோம். hair தனியா skin க்கு தனியா and then body ல ஏதாவது யாராவது weight loss பண்ணணும் அப்படினு விருப்பப்படறாங்கனா அதுக்கு தனியா இதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பீங்க. உங்களுக்கு அந்த token number அவிங்க போட்ருப்பாங்க. நீங்க அப்படியே அவிங்கள follow பண்ணி வந்திருவீங்க. ஓரளவுக்கு, உங்களுக்கு சீக்கிரம், அந்த அ~ உங்களுக்கு amount பாத்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்குதான் வரும். அது உங்களுக்கு சரியாகுறத பொறுத்து. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களோட தங்கச்சிக்கும் நீங்க தேமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த தேமல் வந்து இப்ப ஒரு நாங்க கொடுத்த ஒரு soap லயே அது சரியாயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு expenses வந்து அதோட அப்படியே கம்மி ஆயிரும். இல்லை, அது சரியாகல இன்னும் அப்படியேதான் light ஆ cure ஆயிருக்கு. இன்னும், வேற எதாவது, continue பண்ணணும், treatment பண்ணணும், அப்படின்னா, அப்ப வந்து expenses அதிகமாகும். so அது வந்து depend upon அதோட cure ஆகாது. சரியாகிறதை பொறுத்துதான் அது சொல்ல முடியும் accurate ஆ வந்து இவ்ளோதான் அப்படிங்கிறதை, எங்களால correct ஆ முன் கூட்டியே எங்களால உங்ககிட்ட வந்து கண்டிப்பா அதை வந்து, யாராலையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா என்னால உங்களுக்கு பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்ல வந்தீங்கன்னாலும், அதுவும் ரொம்ப நல்லதுதான் நாங்க உங்களோட எங்களோட branch address எல்லாமே நாங்க உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல அனுப்பிருவோம். நாமக்கல்லதான், available ஆ இருக்கு, இப்ப. நீங்க அங்க வந்தீங்க அப்படின்னா நேர்லயே உங்களால என்னை பாக்க முடியும்.

நீங்க மொத time நீங்க start பண்றப்ப மட்டும் நீங்க வந்து என்னை வந்து நேர்ல பாருங்க. அதுக்கப்புறம் இருந்து வேணா நீங்க online ல continue பண்ணிக்கோங்க. உங்களுக்கு medicine, soap இது எல்லாமே நாங்க உங்களுக்கு courier ல அனுப்பிருவோம் அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க முதல் time வந்து நீங்க உங்களுக்கு நாங்க suggest பண்றப்ப மட்டும் அது எப்படி இருக்கு அது என்ன stage ல இருக்குங்கிறதை நாங்க நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு correct ஆ எங்களால suggest பண்ணவும் முடியும் and may be உங்களுக்கு ஏதாவது treatment கீது பண்ணனுமா? அப்படிங்கறதையும், நேர்ல பார்த்தாதான் எங்களால உங்ககிட்ட வந்து சரியா சொல்லமுடியும். கண்டிப்பா online ல பண்ணிக்க முடியும் இப்ப நீங்க two days முன்னாடியும், நீங்க எனக்கு order பண்ணலாம். இல்லை, நீங்க அன்னைக்கு கூட order பண்ணலாம். நீங்க order பண்ணுனீங்க அப்டினா உங்களுக்கு within ஒரு ஒரு நாள்குள்ளேயே உங்களோட வீட்டுக்கு வந்து அது வந்துரும். நாங்க உங்களுக்கு courier தான் பண்ணி விடுவோம். அதனால, அந்த courier company க்கு, எவ்ளோ charge வருதோ அந்த charge ஐ மட்டும் நாங்க extra வந்து உங்களுக்கு வந்து add பண்ணிருவோம். அந்த medicines கூட அதனால அந்த charge அ மட்டும் நீங்க வந்து extra வந்து pay பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான validity பார்த்தீங்கன்னா இன்னும் correct ஆ ஒரு வாரம்தான் இருக்கு. அஹ் நாங்க ஒரு மாதத்துக்குதான் கொடுத்திருந்தோம். மூணு வாரம் முடிஞ்சிருச்சு. அஹ் இன்னும் ஒரு வாரம் மட்டும் அந்த offer வந்து போயிட்டிரு க்கு. நீங்க வேணும் அப்படின்னா அந்த offer அ வந்து, நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்.

நீங்க எங்களோட website அ நீங்க load பண்ணி பாத்துட்டே இருங்க. அதுல அந்த மாதிரி offer வர்றப்ப நீங்க அப்படியே எங்களை contact பண்ணுனீங்கன்னா அந்த offer அப்படியே உங்களுக்கு நாங்க claim பண்ணி குடுப்போம். நாங்க வந்து, அந்த மாதிரிலாம் பண்றதில்லை. அதனால, நாங்க உங்களுக்கு அந்த மாரி பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வெளியதான் போய் பார்க்கிற மாதிரி இருக்கும்.

எல்லாமே நாங்களே அவிங்களுக்கு share பண்ணி சொல்லிருவோம். நீங்க அதையெல்லாம் எதைப்பத்தியுமே கவலைப்பட வேணாம். நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா, இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாவும், இன்னும் நாங்க உங்களுக்கு explain பண்ணுவோம். நிறைய நாங்க உங்களுக்கு video லாம் கூட காட்டுவோம். நீங்க நேர்ல வரப்ப, இன்னும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இப்ப பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய video லாம் காமிச்சு நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நாங்க நிறையவே explain பண்ணுவோம். உங்களுக்கு இப்ப ஏதாவது doubt இருக்கு அப்டினாலும்

ஏதாவது details வேணும் அப்படின்னாலும் எங்க hospital ல இருக்கக்கூடிய number க்கு நீங்க contact பண்ணுங்க. அவிங்க, உங்களுக்கு எல்லா details உமே clear ஆ சொல்லிருவாங்க.

கண்டிப்பா பாக்க முடியும் கண்ணா முன்னாடியே appointment வாங்கிட்டு வந்துருங்க thank you

பால தூதர் தனது முதல் நாற்பத்தி எட்டு ஆவது குருவை பார்த்தார். குருவை பார்த்து ஐந்து குணங்களை விவரித்தார். தயா தர்மம் முதல் ஐந்து குணங்கள பொது உச்சத்தை தொட்ட பொருமைக்கு.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 வருமோ வராதோ இருக்கவும் கற்றுக் கொடுத்தார் தியாகத்திற்கு முதல் அவர் சென்றாரர் ஸ்ரீ குரு ஹர் கோவிந்த் சாஹிப்பின் பிறப்பு பற்றி கூறுங்கள்? குரு சங்கத்தின் பிராத்தனை மற்றும் பாபா குருஜி ஆசிர்வாதத்துடன் பத்தொன்பது ஜூன் ஆயிரத்தி ஐநுத்தி தொன்னுத்தி அஞ்சு திருமணம் ஆன பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு மற்றும் மாதா வந்தான். ஒரு மகன் பிறந்தான் அப்பொழுது குரு பிங் கீழ் மற்றும் மாவட்ட அமைச்சர்கள சாகிப் கஜோல பிரசனை மாலையில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய மகன் வந்த செய்தி கிடைத்ததும் பாதுகாப்பில் சிறப்பு விமானம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரி தன்மேல். நன்கு அறிந்திருந்தார் அவர்கள் உடனேயுமே ஒன்றரை ஒன்று ஆண்டுகள் தங்கி இருந்தனர் பின்னர் குரு ஹர் சாகிப் குடும்பத்தை அனைத்து சார்பில் விட்டார்.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

வெற்றிய கூடி நிற்க ஒன்று பாபா புத்தா ஜ பார்த்தபோது. அதன் ஆசியுடன் பிறந்த மகனை நியமித்து இரண்டு வாருகள் வெற்றி அடைந்தேன் இனி குருவாய்ப்பின் மாதமும் உலகம் எப்போதும் கைகோர்க்கும ஒரு குலவனுக்கு வாள். இக்கரன் குற்காடியின் ஆசை நிறைவேறியது ஆறினர் சிந்திவார் அப்துல்லா மற்றும் நாடு போல் ஆகியோரால் பாடப்பட்டத இதில் உயிரின் திறமையை. வெளிப்படுத்த வாழ்கள் பயன்படுத்தப்பட்டன மற்றும் சீதா ஜாதியினர் தலைப்பாகையுடன தலைமையில் ஏற்பட்டது இரண்டு வாழ்கள் ஒன்று மீறிய ஒன்று மீறிய ஒன்று ஒரு ஜமாத். ஒரு மாநிலம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும். கோல் சேசர் நீர் தேக்கம். ஹம்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

குரு பாபா அறையில் உள்ள இடத்தில் ஒரு தொட்டியை தூண்டினார் அதற்கு ரோஷன் என்று கூறுவார் சாகிப்பின் பிறகு நந்தினியின் குறும்புகளால் அந்த கிராமம வரவேற்பு வழங்கப்பட்டது. அந்த நகரத்தில் கோபுரங்கள் அதிக ஆடம்பரமான தோட்டங்கள் முன்பே கட்டப்பட்டன அதனால் இது தோட்டங்களில் மகான் என அழைக்கப்பட்டது முஸ்லிம்கள் வழிபடுவதற்கு இடமில்லை. குரு சாகிப் ஜ மசூதியை கட்டினார். சச்சார் அப்துல் பரப்புதல்? மால் வாழ்வில் பிரச்சாங்கம செய்து கொண்டிருக்கும் பொழுது நிதி கரையை அடைந்த பொழுது கோலாக்கலமா திருவிழா நடந்தது இருட்டுக்குள் வருபவர்களிடமிருந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். குரு சாகிப் ஒருவரிடமும் கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டார் ஆனால் அவர்கள் மறுத்து விட்டனர்.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

அப்போது இருந்து பாபா தனது கடைசி நாட்கள் வரை சேவையில் ஈடுபட்டனார். அமிர்த சரஸ் போர் ஆயிரத்தி அரனுதி இருபத்தி எட்டு. அமிர்தசரஸ் தனத மற்றும் அரண்மனையில் உள்ள வேட்டையாட வந்தார் ஷாஜகானின் பருந்து ஒன்று சிசியரின் கையில் பரந்த பிறகு அவனுடைய சொத்தாக மாறிய. சீக்கியரின் சபையில் கொடுக்கவில்லை அரசு அதிகாரிகளின் பலத்தால் முகலாய அரசர்கள் விசுவாசத்தை கேட்டபோது மண்டியிட்டனர் அரசவர்கள் அரசிடம முறையிட்டது. கிரீடம் நாடு எடுத்துச் செல்லப்பட்டது ஷாஜகான் முஸ்லிம்களை ஏழு ஆயிரம் படைகளுடன் அனுப்பினார் பிறகு பிபிஜியை திருமணம் செய்து கொண்டார் குருசாகிப் தனது குடும்பத்தை வைப்பால் கிராமத்திற்கு இரவோடு இரவாக அனுப்பினார். கம்சன் நிலையிலானான் இந்த போர் அமுத்த சரசிலிருந்து தரான் வரை சென்றது குருசாகி போருக்கு தயாராக இல்லை என்றால் சீக்கியர்கள் எதிராக மிகவும் கடுமையாக கண்டனர். முகலாயர்கள் களத்தை விட்டு ஏறி வரவும் குருசாகிப் தந்தை மகனுடன் ஓட வேண்டியது இருந்தது அவர் கொல்லப்பட்டார் மொத்தம் யானை ஆயிரத்தி ஐனுத்தி இருபத்தி எட்டு வீட்டிலிருந்து. அவர்கள் முதல் தடவையாக தோல்வியை சந்திக்க நேரிட்டது அதனால்தான் அவர்களுக்கு தோல்வி அரசு இல்லாதவர்களுக்கும் இளவரசு இல்லாதவர்களுக்கும் நூற்று ஐந்து ஆண்டுகளாக ஆனால் அதை செய்யாத சாதாரண மக்களுக்கும் எதிரானது.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 இந்த இந்த இடத்திலிருந்து குரு சாகிப் ஆதார் இடத்தில் இருந்து ரோலர் கிராமத்திற்கு வந்தார் சவுதி பகவான் தாஸ் அவருக்கு எதிராக தங்க விடவில்லை அங்கு சண்டையல் பகவான் தாஸ் கொல்லப்பட்டார சேலத்து மாகாணத்தை சேர்ந்த அப்துல்லா மகனை கொடுத்தார் குருசாகி பிறந்த இடத்திலிருந்த தலைமையுடன் உலகில் எந்த சக்தியுடனும் நாங்கள் போட்டியிட முடியும் என்று அவர்கள் பலத்தை புரிந்து கொண்டனர் விட்டு வெளியேறினார். கை சுற்று அனுப்பப்பட்டது குருசாகிப் சிறிய படைகளான ராணுவத்திற்கும் மிகச்சுருக்கமான தோல்வியை கொடுத்தது. ஆயிரத்தி அரனுத்தி நுப்பத்தி இரண்டு நத்தனு நத்தனில் போர்.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 கார்த்தார் போர் ஆயிரத்தி அரனுத்தி நுப்பத்தி நாலு. முகராஜன் போருக்குப் பிறகு குருசாகிப் கந்தருடன் வந்தார் குருசாகிப் ஒன்றை காணொளித்தார முஸ்லிம் பக்தன் உயிர்களைக் கொண்டிருந்தான். அவனை தனது மகன்களைப் போல் வளர்த்து உள்ளூர் ராணுவ பயிற்சி அளித்தார் படைத்தலைவன் ஆக்கினார் பிஸ்மி சாஹிப் போரில் பெரும் வலிமையை காட்டினார் குரு சாகிப எழுப்பினார். இருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பித்தேன் குரு சாஹிப் சேவையில் இருந்த பதிவு சேவையிலிருந்து அவர் சக்கரவர்த்தியின் பணியாளர் ஆனார் குரு சாகிப்பிற்கு எதிரான பேரரசை தூண்டிவிட்டு. பலமான படையை அனுப்பச் சொன்னார் ஷாஜகான் முஸ்லிம் தலைவரும் சாகிப் கொல்லப்படுவான் என ஒன்பதாயிரம் படைகளை அனுப்பினார். உச்ச லதா வெந்தயக்கான் மற்றும் ஜார்ஜ் குதாப்கான் அவர்களின் சக ஊழியர்களான விரும்பினர் அரசு படை நகரத்தை சுற்றி வளைத்தது சீக்கியர்கள் மிகுந்த துணிச்சலுடன பார்த்தனர். சீக்கியர்கள் மதத்திற்காகவும் குரு சாகிப்பிற்காகவும் போராடினர் ஆனால் மதங்கள் சம்பவத்திற்காக மட்டுமே இந்த போர் தைரியத்தையும் காட்டினார பகதூர். இங்கே நிர்மல் துரோகம் செய்தார் பண்டைய மகனுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினார் தனது படைகளை மீண்டார். போர் வீரர்கள் குறைந்தது குருசாகிப் கொண்டிருந்தார இறுதியில் குரு சாகிப் எதிரியாகிலும் மீண்டு வந்து. மகனும் இறந்து விட்டான் இப்பொழுது என்னிடம் உள்ளது வா முதலில் இருந்து இரண்டு பேரும் கைகுலுக்க வேண்டும் என்று குருசாகிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார் அவர் மூன்று முறை தோல்வி அடைந்தார் குரு சாகிப் முதல் முதலாக காலில் விழுந்து. குரு சாகிப் காலில் விழுந்து பண்டையக்கா இப்பொழுது உங்கள் சேனாகிய படைக்கும் நேரம் வந்துவிட்டது பந்தன் கூறினான் வாழ்வில அவர் தனது இறுதி மூச்சு மகன் முகத்தை பிரகாசிக்க குரு சாகிப் மிகவும் மூவரும் கவசம் போட்டு முஸ்லிம்களின் வீரர்களை.

மத்திய சீக்கிய மொழிகள் நிறுவப்பட்டது மூலம் நிதியில் பரவியது குருசாகிபை பார்த்த இந்த வருவாய் குருசாகிப்பை பார்த்து சீக்கிய மதத்தை போதித்த. அமைதியான சூழலில் வருவதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதற்காக ஆஹ் செய்யப்பட்டது ராஜ தடாசன் மகிழ்ச்சி அடைந்த குரு சாகிப்பை. அரசர் ஆணியதுருக்கு எதிராக அவருக்கும் உதவினர் மற்றும் இழந்த பிரபோகத்தை திரும்ப பெற்றார் முடிந்தது என்று சாகிப் தந்தையிடம் இருந்து இடம் வாங்க பாபா கிருத்திட ஜியோடு வைத்திருந்த. ஒரு அறுநூறு ஆண்டுகள் சங்க காலமா இருந்திருக்கலாம் அப்படின்னுட்டு அறிவியல் ஆஹ் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த period ல கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் போது அனைவருக்குமான கல்வியா இருந்தது so universal wise education எல்லாருக்குமே இங்க கல்வி குடுத்தாங்க ஆண் பெண் அந்த பாகுபாடு எல்லாம் கிடையாது இவர் இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த பாகுபாடே கிடையாது சாதி என்பதே தமிழ் பெயரில்லை அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா so அது போலதான் எல்லாருக்குமே என்ன கொடுத்தோம் கல்வி கொடுத்திட்டிருந்தோம் அந்த period ல நம்ம நிறைய பெண்பாற்புலவர்கள் எல்லாம் பார்ப்போம் ஔவையார், ஆதி மந்தையார் ஆஹ் பொன்முடியார் இல்லையா பாப்போம் அவங்க எல்லாமே யாரு தான் பெண்பாற்புலவர்கள் தான் புலவர்கள் ஏன் அவங்களும் அந்த period ல கல்விக்கு பயின்று இருந்தாங்க then முக்கியமான விஷயம் மதசார்பற்ற கல்வி அங்க secular education தான் இருந்தது இல்லையா நம்ம பார்ப்போம் ராவணன் வந்து பத்து கலைகளில் சிறந்தவன் அப்படின்னு பார்ப்போம் அதே போல நிறைய கலைகள் வந்து இங்கே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு ஆனா இது இல்லை மதம் சார்ந்த கல்வி அப்படின்றது இங்கே இல்லை so சங்க காலத்தில தமிழர்களிடையே கல்வி முறை எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமான education system ஆ இருந்தது education ஆ இருந்தது then secular education மதசார்பற்ற கல்வி முறைதான் தமிழகத்தில பண்டைய தமிழ் நாகரிகத்தில நிலவுச்சி அப்படின்றதை பாக்குறோம் அதுக்கப்புறம் ஆஹ் சங்ககாலத்து வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு ஆறாம் நூற்றாண்டு வரையான ஒரு கணிப்பு ஒரு முந்நூறு ஆண்டு காலம் இது யாருடைய காலமா இருந்துச்சு அப்படின்னா களப்பிரர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம் நாம history படிக்கும் போது பாப்போம் history angle அ இது என்ன சொல்லுவோம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இதை இருண்ட காலம்னு சொல்றோம் இதற்கு பின்னாடி வந்த பிற மொழியாளர்கள் இல்லையா பின்னாடி நம்ம பார்ப்போம் சான்ஸ்க்ரிட் சான்ஸ்க்ரிட்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் யாருடைய காலத்துல பல்லவர்களுடைய காலத்துல பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முந்நூறு வருடங்களுக்கான அந்த evidence எல்~ எல்லாமே அழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி பௌத்த மதம், சமண மதங்கள் அந்த பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக தான் இந்தியாவுல வந்து உருவாக ஆரம்பிக்குது இல்லையா அப்ப அவங்களுடைய எதிர்ப்பா உருவாகணும்னா இந்த பௌத்த சமண மதங்கள் தமிழகத்துல செழித்தோங்கிய காலம் தான் இந்த களப்பிரர்களுடைய காலமா இருந்துச்சு அதனால அந்த evidence எல்லாம் அழிக்க முற்படுறாங்கன்னு பார்க்கிறோம் ஏன்னா சங்ககாலம் வரைக்குமான evidences நம்மளுக்கு கிடைக்குது கல்வெட்டுகள் நிறைய கிடைக்குது literary evidence அவ்வளவு ஏக்கமா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் உள்ள evidence பல்லவர் காலத்துல இருந்தும் தொடர்ச்சியா இருக்கு ஆன இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு evidence மே இல்லை அப்படின்றதை நம்ம பார்ப்போம் காரணம் என்ன அப்படின்னா இவங்க பின்னாடி இவங்களால அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றதுதான் கருத்து so இந்த period ல கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தம் மற்றும் சமண மதங்கள், புத்திஸம் and ஜெயினிஸம் civilization வந்து இந்த செழித்தோங்கி வளர ஆரம்பிச்சது ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா சமண சமயம் ஆஹ் சார்ந்தவர்கள் jain religion எல்லாம் அந்த தலைமுடி எல்லாம் மொட்டை அடிச்சுக்குவாங்க so பெண்கள் எல்லாம் பார்க்கக் கூடாது அவங்க தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களை பார்க்கக் கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்ப என்ன பண்ணிப்பாங்க ஊருக்கு வெளியில ஒரு மலை~ மலையில வந்து குகை போன்ற அமைப்புகள் சமண படுக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் அங்க அமைத்து அதுல இருந்துதான் தங்கி இருப்பாங்க அப்போ students எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல இருந்து இந்த சமண படுக்கைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்வியை பயில்வதற்காக போவாங்க அந்த சமண படுக்கைகளை அவன் என்ன சொல்றான் அப்படின்னா பள்ளிகள் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா பள்ளிக்கூடம் பள்ளிகள் schools அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ச~ சமணம் ஆஹ் மதத்தை வந்து பயிற்றுவிக்கறாங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது so அவங்க period ல education அ சொல்லி கொடுத்த இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பள்ளிகள் அப்படின்னு சொல்றோம் ஒரு important ஆன question அது கேட்பாங்க match the following சொல்லி கேப்பாங்க so பள்ளிகள் அப்படின்றது என்ன எந்த இடத்துல வந்து யாரோட period அதுன்னு எல்லாம் கேப்பாங்க so களப்பிரர்கள் period சமண மற்றும் பௌத்த மதங்கள் செழித்தோங்கி வளர்ந்த காலம் so சமண மதம் பௌத்த சமயம் சார்ந்த இலக்கியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது அதே same time எல்லாருக்குமான கல்வி அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் விலகி ஆண்களுக்கு மட்டும்தான் education அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் புரியுதா அப்போ so தமிழுடைய culture எல்லாருக்குமான கல்வி அப்படின்றதுல இருந்து எங்க போற ஆரம்பிக்குது ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி பெண் கல்வி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்புறம் secular education மதசார்பற்ற கல்வி அப்படின்றதுல இருந்து விலகி கொஞ்சம் மதம் சார்ந்த விஷயங்களையும் உள்ள நம்ம திணிக்க ஆரம்பிக்கிறோம் so கொஞ்சம் நம்மளுடைய culture நம்முடைய education system வந்து கொஞ்சம் அப்படியே vanish ஆக ஆரம்பிக்குது அடுத்தது பல்லவர்களுடைய காலம் அப்படின்றதை பார்ப்போம் so பல்லவர்கள் காலத்துல ஆஹ் பள்ளிகள் school அதாவது education அ சொல்லிக் கொடுத்த இடத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கடிகைகள் அப்படின்னு சொல்றாங்க so அவங்களுக்கு தெரியும் இல்லையா யுவான் சுவாங் பல்லவர் காலத்துல இங்க வந்து travel பண்ணியிருப்பார் அவரோட travel notes என்ன சொல்றோம் நம்ம சியூக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சியூக்கில என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் இல்லையா கல்வியில் சிறந்த காஞ்சிபுரம்னு நம்ம சொல்லுவோம் இந்த காஞ்சிபுரத்துல நூறுக்கும் மேற்பட்ட கடிகைகள் இருந்துச்சு hundred plus கடிகைகள் எங்க இருந்துச்சு காஞ்சிபுரத்துல இருந்துச்சுன்னு யாரு சொல்றா யுவான் சுவாங் அவருடைய travel note பயண குறிப்பான சியூக்கில வந்து சொல்றாரு okay so அந்த period ல மதம் சார்ந்த கல்விதான் major ஆ rule பண்ண ஆரம்பிக்குது ஏன்னா சமஸ்கிருதம் வளர ஆரம்பிக்குது சமஸ்கிருதத்தினுடைய நீட்சியின் காரணமாக பிராமணர்கள் நிறைய இந்த பல்லவர்கள் period ல குடி புக ஆரம்பிக்கிறாங்க அவங்க மதம் சார்ந்த கல்வியைதான் இங்க எல்லாருக்கும் teach பண்றாங்க so நிறைய வேதங்கள் வேதம் சார்ந்த இலக்கியங்கள் எல்லாமே teach பண்றாங்க இதிகாசங்கள் so மதம்சார்ந்த கல்வி வர ஆரம்பிக்குது so நம்மளுடைய education system தமிழர்கள் follow பண்ணிட்டு இருந்த system total ஆ vanish ஆகுது எங்க பலவர்களுடைய period so exam point of view ல important ஆன விஷயம் என்ன கடிகைகள் கடிகைகள்ன்னா காஞ்சிபுரத்துல வந்து நிறைய கடிகைகள் இருந்துச்சுன்னு சொன்னது சியூக்கி யாரோட பயண நூல் அது யுவான் சுவாங் ஓட பயண நூல் okay so அப்போ கடிகைகள் எங்க இருந்துது பல்லவர்கள் period ல இருந்தது என்னது அது கல்வி சொல்லிக்கொடுக்கிற இடமா இருந்துச்சுன்றதை பார்க்கிறோம் சமண சமண period ல பார்த்தோம் கல்வி சொல்லிக் கொடுக்கிற இடம் என்ன அப்படின்றதை பார்த்தோம் இல்லையா பள்ளிகள் அதே போல பல்லவர்கள் காலத்தில் கல்வி சொல்லிக் கொடுக்கிற இடம் என்னவா இருந்துச்சு கடிகைகள் அப்படின்றதை பார்க்கிறோம் அடுத்து சோழர்கள் காலம் சோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கல்விக்காக நிறைய கொடைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நிலங்களை வாரி வழங்குறாங்க இல்லையா அப்படி கொடுக்கப்பட்ட இடங்கள் தான் என்ன அப்படின்னா சதுர்வேதிமங்கலம், திருப்புவனை அதெல்லாம் கல்விக்காக கொடை கொடுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்றதை பார்க்கணும் அடுத்து vedic college அப்படின்னு சொல்லக்கூடிய வேதக்கல்லூரி எங்க அந்த வேதக்கல்லூரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல எண்ணாயிரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் என்ன இடம் விழுப்புரம் மாவட்டத்துல எண்ணாயிரம் அப்படின்னு ஒரு இடத்துல எது இருந்துச்சு வேதக்கல்லூரி வந்து ஆரம்பிக்கிறாங்க ராஜராஜசோழன் காலத்துக்கு பின்னாடி ராஜேந்திர சோழன் ஆரம்பிச்சிருக்கான்றாங்க யாரு வேதக் கல்லூரிகள் எங்க எண்ணாயிரம் யாரோட period சோழர்களினுடைய period இல்லையா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நூலகம் ஒரு library ஒரு படிப்பகம் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா

கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதன் மூலமா நம்ம பார்க்க முடியும் அந்த period ல என்ன ஆரம்பிச்சு இருக்காங்க so library நூலகம் எங்க திருவிடைக்காளை அப்படின்ற ஒரு ஊர்ல so சோழர்கள் period ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு library இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான evidence கிடைக்குதுன்னு பார்க்கிறோம்